ஞாயிற்றுக்கிழமையில car எடுத்துட்டு சுத்துதுங்க அவ்ளோ தான் முடிஞ்சு போச்சு

அடுத்தவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்களோட கஷ்டம் என்ன அவங்களோட friendship என்ன. எனக்குல்லாம் இன்னமும் யோசிப்பேன் நான் tenth ல படிச்சப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கும் இப்போ

lab technician மாதிரி try பண்ணி போக முடியாதாக்கா.

இதா blood இதெல்லாம் டெ test பண்ணுவாங்கல்ல அந்த course எல்லாம் one year ரெண்டு year course தான் அக்கா tenth முடிச்சுட்டு கூட சேரலாம்

எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் practical லயே படிக்க வைக்கிற மாதிரி தான் நினைச்சு தான் நான் போட்டேன் ஆனா இவன் full and full theory ல மாட்டுவான்னு நான் எனக்கு தெரியவே இல்ல full and full theory ல மாட்டிட்டு பாவம் அவனையும் ஒண்ணும் சொல்ல முடியல எது maths லாம் வராத ஒரு subject உ அதை திணிச்சு வச்சுட்டனேன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு

அந்த stethoscope அ கழுத்துல மாட்டிக்கிட்டு ஒரு paper பேனாவை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க நிக்குதுடா அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க அந்த புள்ளைங்க பண்ணிக்கிட்டே போதுங்க, இப்படியெல்லாம் கூட படிப்பு இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எவ்ளோ கஷ்டமான படிப்பு ஏன்னா ஒரு ஒரு நரம்பை மாத்தி வெட்டிட்டா கூட உயிர் போய்டும்

ஒரு injection அ மாத்தி போட்டா கூட உயிர் போயிடும் ஒரு மா மாத்திரையை மாத்தி கொடுத்தா கூட உயிர் போய்டும்

அந்த புள்ளைங்க அதை எவ்ளோ உண்ணிப்பா கவனிக்குதுங்க தெரியுமா அம்மாவ treat பண்ண எல்லாம் சின்ன பிள்ளைங்க aunty நீங்க தனியா வந்துருக்கீங்களா ஏன் aunty உங்க கூட யாரும் வரலையா எங்க கையை புடிச்சுக்கிட்டு படுத்துக்கோங்கன்னு புடிச்சு படுக்க வைக்குதுங்க அம்மாவை புடிச்சு துக்கி விடுதுங்க அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல எவ்ளோ ஒரு அன்பா இருக்குங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன் அதான் அதுங்க வாழ்க்கையில கத்துக்குற வாழ்க்கை பாடம் அது தான் ஆமா அதுங்க கத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை பாடம் அது

பண்ணிடு அதனால தான் சொல்லுவேன் நீனும் அந்த மாதிரி இருப்பா உனக்கு நான் சாதாரண படிப்பு தான் கொடுத்துருகேன், ஒண்ணும் இல்ல நீ computer science முடிச்சுட்டு ஒரு railway exam எழுது இல்ல ஏதோ ஒரு computer operate பண்ண கத்துக்கோ ஒரு medical college லயோ இல்ல எதொ ஒரு இதுலயோ வேலை எங்கயும் இருக்கு இப்போ நான் ஒரு hospital உள்ள நுழைஞ்சா எல்லாமே computer ல தான் full and full bill billing பண்றதுல இருந்து discharge bill பண்றதுல இருந்து admit bill பண்றதுல இருந்து நம்மளுடை report எடுக்குறது முதற்கொண்டு computer ல நம்மளோட அந்த report bill அ கொடுக்கிறாங்க

ஆனா அதுல எல்லாமே வரும் sugar அளவு எவ்வளவு இருக்கும் blood எவ்ளோ இருக்கும். எல்லாமே போட்டு போட்டு போட்டு இது பண்ணி அவங்களுக்கு அதிய இருக்கு பாரு அந்த number அ தட்டுன உடனையே அவங்களுக்கு எல்லாம் அந்த report வருது எடுத்து கொடுக்குறாங்க ஒண்ணும் சொல்ல வ என்னோட பேரு நான் பேரு போட்டலே ஒரு code number இருக்கு அந்த code number போட்டாரு அம்மாவோட report வந்துடுச்சுஅப்போ நான் உனக்கு உன்னை நான் நல்ல படிப்பு தான் படிக்க வச்சுருக்கேன் computer ன்றது சாதாரணம் கிடையாது

இந்த இது டாம் and செர்ரிலாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி அவனா create பண்ணி animation ல எதாவது செஞ்சா கூட செம பெருசா வந்துடலாம். நான் அதையும் சொன்னேன் நான் வந்து உனக்கு வந்து நான் உனக்கு இது தான் போட்டுருக்கேன் நல்ல படிப்பு தான் போட்டுருக்கேன் நீ மனசை விட்டு சந்தோஷமா அதை படி ஒரு medical college லயோ இல்ல ஒரு railway லயோ இல்ல ஒரு எங்கயோ ஒரு hospital ஏதோ ஒரு clinic லயோ எங்கயோ ஒரு computer வேலை உனக்கு கிடைச்சுரும்

interest எடுத்து படி அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கேன் ஒரு வேலைக்குன்னு உள்ள போனோம்னு வச்சுக்கோ அங்க இருக்க மத்த இதுவையும் கத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த அந்த training உம் சேத்து கிடைக்கும் நானும் அது தான் சொன்னேன் இப்போ ஒரு நான் அவனுக்கு புரிய வச்சேன் நீ கொஞ்சம் படி அதை கத்துக்கோ நீ எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு உக்கார வச்சுருவேன் நீ அதை கத்துக்கோ நீ கத்துக்கிட்டீன்னா உனக்கு நல்லாவே அதை இது பண்ணலாம்

correct ஆ episode தவறாம எல்லாம் நான் உக்காந்து பாக்க மாட்டேன் பாட்டு கேப்பேன். அது எனக்கு ரொம்ப புடிக்கும் சினிமா பாட்டெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நிறுத்திட்டு சாமி பாட்டு ஓடவிட்டு அதை கேட்டுட்டு அந்த பாட்டுல வர்ற வரிகளை யோசிப்பேன் இப்போ ஒரு பாட்டுன்னா அந்த சினிமா பாட்டுன்னா அதை ஒரு சாமி பாட்டா மாத்தி எழுதுவேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிக்கும் அம்மாக்கு இதெல்லாம் அம்மாக்கு இதெல்லாம் ரொம்ப புடிச்சுருக்கு அந்த மாதிரி வந்து நீனு நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேனுறீங்க நான் இப்போ தமிழ் அதனால தான் சொல்லுவேன் படி படிப்பு தான் முக்கியம் வாழ்க்கையில ஒரு ஒரு இப்போ doctor ஆனாலும் வக்கீல் ஆனாலும் அவங்கவங்க படிப்பை வாழ்க்கைய இழந்து தானப்பா படிக்கிறாங்க அதனால தான அவங்களால success ஆகி உக்கார முடியுது நீயும் அது மாதிரி இரு அப்படின்னு இது பண்ணணும்.

எர் அது தான் நானும் நினைச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு நம்ம பேசுற வார்த்தையை மட்டும் எப்போதுமே அந்த positive ஆவே பேசிட்டு இருந்தாலே போதும் பசங்க வந்துருவாங்க

அப்பறம் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு தான் நான் இது பண்றேன்

உம் அவங்கவங்க வாழ்க்கை இருக்குல்ல இப்போ நீ வந்து பிள்ளைக்கு medical college கிடைக்கணும்னு ஆசைப்படுற அந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும் நம்ம இந்த diploma முடிchசுட்டா போதும்னு ஆசைப்படுறோம் அது மாதிரி அந்த புள்ளைங்களும் படிக்கட்டும்

உம் அது தான வாழ்க்கையில முக்கியம் வேற என்ன இருக்கு சொல்லு புள்ளைங்களோட லட்சியம் அதுங்க ஜெயிச்சு வந்துடுச்சுடுங்க இப்போ சுஷ்மாக்கு நீனு doctor ஆகணும்னு ஆசைப்பட்டு அந்த medical college ல எப்படியாவது seat கிடைச்சுடணும் neet ல pass ஆகணும்னு நீ நினைச்சுட்டு இருக்கல்ல

அந்த பண்ணி அந்த புள்ளைய அது புடிக்குது படிக்கிறாங்க அஹ் neet க்கு ready பண்றது எல்லாம் ரொம்ப சாதாரணமா படிக்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப serious ஆ sincere ஆ படிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல

எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு மூணு வருஷம் நந்தினி நான் doctor ஆ மட்டும் தான் ஆவேன்னு அந்த aim ல medical ல தான் போவேன்னு உக்காந்து இருந்துது ரெண்டு வாட்டி try பண்ணியும் கொஞ்சம் mark ல miss ஆச்சு ரெண்டு வாட்டியும் miss ஆச்சு மூணாவது வாட்டியில கொஞ்சம் இது பண்ணி private ல seat கிடச்சுருச்சுன்ன உடனே அவங்க அப்பா என் பொண்ணோட லட்சியம் தான் அது நம்புறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இல்ல, என் புள்ளை doctor ஆனா போதும் அப்படின்னு இந்த வருஷம் அந்த பொண்ண private ல பணம் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

நிறைய அதுக்கு இது மாதிரி பண்றாங்க அக்கா repeated போட்டு நாலைஞ்சு வருஷம் ஒரே subject அ படிக்கிற பசங்க எவ்ளோ பேர் இருக்குறாங்க ஆனா அதுவே பெரிர பொறுமை தெரியுமா அந்த பொண்ணு நான் medical க்கு தான் படிப்பேன்னு மூணு வருஷமா

இன்னைக்கு hostel ல தங்கி ஒரு medical ல படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு அந்த stethoscope coat ஓட பாக்கும் போது ரொம்ப ஆச்சர்யமா இருந்துச்சு இப்போ அந்த பொண்ணு பேசவே time கிடைக்கல

இப்போ நல்லா இருக்கு, அவளுக்கு time ஏ தான் கிடைக்க மாட்டேன்னுது அந்த அது உள்ள பூந்துட்ட பிறகு சுத்தம்மா time ஏ கிடைக்க மாட்டேன்னுது பிள்ளைங்களுக்கு night ல தான் உக்காந்து night பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுங்களுக்கு notes பண்ணவே correct ஆ இருக்கு college ல class attend பண்ணிட்டு வந்துருதுங்க notes பண்ணுதுங்கன்னா நான் சொன்னேன் அந்த புள்ளைங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதுங்கல்ல doctor ஆகுறதுக்கு doctor நம்ம சொல்றோம் doctor படி doctor க்கு படிச்சுருக்குங்க medical line ல book அ பாத்தாலே பயமா இருக்கு அக்கா எனக்குல்லாம் அது சமயத்துல அதுங்க பல உயிரை காப்பாத்துறதுக்கு படிக்குதுங்கன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நந்தினி அது main ஏ அது தான் அப்படி ஆகுது இப்போத்துல இருந்தே அந்த கனவை வர வச்சுரு

அஹ் medical ல ஒரு பல உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த பிள்ளைங்க படிக்குதுங்கன்னு நினைக்கும் போது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா எல்லாருக்குமே அது அமைஞ்சுடாது அஹ் அது கொஞ்சம் படிக்கிற பசங்க தான் அக்கா அந்த twelfth முடிச்சுட்டு neet க்காக போராடுதுங்கல்ல அந்த பசங்களை பாத்தா தான் ரொம்ப ஆச்சர்யமா இருக்கு

இந்த முறை கிடைக்கலையா repeated போடணும் வாழ்க்கை வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அந்த இதுக்குள்ள தான் போவேன்னு நினைக்குதுங்கல்ல உம் அந்த வாழ்க்கையும் விட்டுடுதுங்க வயசையும் விட்டுடுதுங்க

அப்படின்னு விட்டுடுதுங்க நம்ம நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க அந்தந்த தொழிலுல போகுதுங்க நம்ம இங்கேயே உக்காந்துருக்கோன்றது எல்லாம் feel பண்ணாம கஷ்டப்பட்டுக்காம எதுவும் பண்ணாம இல்ல

ஒரு வயித்து வலிக்கு ஒரு doctor கிட்ட போச்சு காரைக்கால்ல

அவங்க school ல படிச்ச old student ஆம் அவங்க

பாரு என் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் நான் பிரசவம் பாக்குறேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை doctor க்குன்னு வந்துட்டோம்னா பதினைஞ்சு வருஷம் வாழ்க்கைய மறந்துடணும் நம்ம service பண்ணணும்னு தான் உக்காந்துருக்கணும் என் friend களுக்கே நான் பிரசவம் பாக்குறேன் அப்படின்றாங்களாம்

அவங்க எந்த அளவுக்கு இழந்துருக்காங்க பாரு வாழ்க்கையில சந்தோஷம் ஒரு சின்ன தீபாவளி பொங்கல் அது எல்லாத்தையுமே விட்டுருப்பாங்க

உம் அதெல்லாம் விட்டு அவங்க அந்த இது பண்ணி முடிச்சுட்டு வந்துருக்காங்க பாரு அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமானது தான் நந்தினி medical college ல எல்லாம் medical படிப்பு எல்லாம் ரொம்பல்லாம் ஆகும் சாதாரணமா எல்லாம் நம்ம எடை போட்டுட முடியாது ஒரு ஒரு படிப்புக்கும் அந்தந்த புள்ளைங்க வந்து போராடும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுங்க இந்த அளவுக்கு போராடி ஜெயிக்குதுங்க பாரு வாழ்க்கையில அந்த doctor படிப்ப முடிச்சு அந்த அதோட அந்த பட்டத்தொட வெளியே வரும் போது அதுங்க படுற சந்தோஷம் அதை விட அவங்களுக்காக போராடுன அவங்க அப்பா அம்மாவோட படுற சந்தோஷம் எவ்ளோ பெருசு தெரியுமா ஆனா எனக்கு இப்போ ஒண்ணும் தெரியல அக்கா அந்த சீட் கிடைச்சப்போ கண்ணுல இருந்து தண்ணீ அப்படியே ஊத்துனுச்சு பாரு அதான் இருக்குறதுலயே பெரிய சந்தோஷம் இப்போ அது ஒண்ணும் பெருசா தெரிஞ்சுக்கல

ரொம்ப vex ஆகிட்டேன் நானு அப்போ ரொம்ப நம்பிக்கையா இருந்து அஹ் ரொம்ப துவண்டது நான் அவனை விட நான் தான் ரொம்ப vex ஆகிட்டேன் சரி அவ்ளோ தானா life ஏ அவ்ளோ தானான்ற மாதிரி ஆகிடுச்சு அதன்னா அப்போ தான் அந்த வெறியே வந்துச்சு எப்படியாவது இவனை doctor க்கு மட்டும் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு அதை இப்போ அந்த புள்ளை அதை படிக்கும் போது சாதாரணமா இருக்கும் உனக்கு ஆனா அதை படீச்சு முடிச்சு பட்டத்தொட வெளிய வருவாப்ல பாரு அப்போ ரொம்பே சந்தோஷமா இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கோமா வாழ்க்கையில புள்ளைங்களை ஜெயிக்க வச்சிருக்கோமா ஏதோ ஒருக்க நம்மளும் நம்ம life அ வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆமா அதெல்லாம் வந்து ஒரு தாயோட கனவு நம்ம முடிச்சுட்டோம் புள்ளைய ஜெயிக்க வச்சுருக்கோம் நம்ம டொக்டொர் க்கு படிக்க வச்சுட்டொன்னும்போது அது ஒரு சந்தோஷம் இல்ல

உன் புள்ளைய நீ ஒரு புள்ளைய doctor க்கு படிக்க வச்சே ஆகணும் அக்கா

சரி நந்தினி வைக்கட்டா, நான் அப்பறம் பேசுறேன் okay bye bye